சைடுல ஃபுல்லா டீ செடி பிளான்ட்ஸ் ட்ரீஸ்லா இருக்கு.

அந்த சைட்டு சுத்தி நெறைய வீடெல்லா இருக்கு.

அந்த ரோடுல ஒரு எல்லோ பேரிக்கேடு வெச்சிருக்காங்க.

இந்த பிச்சர் ஒரு ஃபுட் பிளேட் .

அந்த ரெசார்ட் சுத்தி ஃபுல்லா பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸா இருக்கு.

அந்த ஸ்டாச்சு முன்னாடி ரெண்டு பேர் நின்னு பேசிட்ருக்காங்க.

சர்ச் என்ட்ரன்ஸ்ல மூணு கார் நின்னுட்டுருக்கு.

இந்தப் பிக்ச்சர் ஒரு ஃபங்ஷன ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கு.

இதுல மூணு பேர் சாரி கட்டிருக்காங்க.

இன்னொரு சைட் டிஃப்ரென்ட் டைப் ஆஃப் கேக் வெச்சிருக்காங்க.

ரெண்டு பேரு பெரிய பாறை கிட்ட நின்னுட்தா ஃபோட்டோ எடுக்கறாங்க.

அந்த டேபிள் மேல ஒரு கொட வச்சிருக்காங்க.

இதுல ஃபிளார்ஸ் எல்லா ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு.

சைடுல ஒயிட் கலர்ல பெரிய பில்லு பில்டிங்ஸ் இருக்கு.

இது ஒரு டாய் ஷாப் கட பிச்சர் .

இந்த பிச்சர்ல குடுத்திருக்க பிளேஸ் ஒரு மியூசியம் .

வொர்க்ஷாப்க்கு ஆப்போசிட் ரோட்ல ஒரு கார் நின்னுட்ருக்கு.